வணக்கம் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ அட்வான்ஸ்ட் குறித்த ஜியோஜெப்ரா டியூட்டோரியல் க்கு நல்வரவு
ஜியோஜெப்ரா வின் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஐ பயன்படுத்துவது முதல் முறை என்றால் இந்த தளத்தில் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ பேசிக் டியூட்டோரியல் ஐ பார்க்கவும்
இந்த டியூட்டோரியல் இல் நாம் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஐ
ஒரு புள்ளியின் எக்ஸ் மற்றும் ய் ஆயத்தொலைவுகளை ஒரு ஸ்லைடர் ஐ பயன்படுத்தி வரைந்து பதிவு செய்து பயன்படுத்துவோம்
இந்த தரவை எண் பாங்குகளை அடையாளம் காணவும் மற்றும் ஒரு சார்பின் வரைப்படம் குறித்து ஊகங்கள் செய்யவும் பயன்படுத்தலாம்
ஜியோஜெப்ரா வை பயன்படுத்த பயனாவது லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு வெர்ஷன் 1004 எல்டிஎஸ் மற்றும் ஜியோஜெப்ரா வெர்ஷன் 3240 இப்போது ஜியோஜெப்ரா விண்டோ
ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பார்வைக்கு கொண்டு வர வியூ மேனு ஆப்ஷன் சென்று ஸ்ப்ரெட்ஷீட் வியூ ஆப்ஷன் இல் குறியிடுக
க்ஸ்வால்யூ எனப்பெயரிட்ட ஒரு ஸ்லைடரை உருவாக்கலாம்
குறைந்த பட்சம் மற்றும் அதிக பட்ச மதிப்புகளை முன்னிருப்புக்கு விட்டுவிடுவோம்
இன்கிரிமெண்ட் ஐ 1 ஆக்கலாம்
க்ஸ்வால்யூ வை குறைந்த பட்ச மதிப்பு பக்கம் நகர்த்துவோம்
புள்ளி ஆ வை குறிக்கவும்
புள்ளி ஆ வின் மீது வலது சொடுக்கி அதன் ஆயத்தொலைவுகளை ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் இல் க்ஸ்வால்யூ X ஆயத்தொலைவுக்கும் க்ஸ்வால்யூ வின் மும்மடங்கு மதிப்பை ய் ஆயத்தொலைவுக்குமாக மாற்றலாம்
இங்கு நாம் இந்த புள்ளி உருவாக்கும் சரிவை 3 ஆக அமைக்கிறோம்
கீபோர்ட் இல் tab ஐ தட்டவும்
ஷோவ் ட்ரேஸ் ஒன் ஐ தேர்க
குளோஸ் ஐ அழுத்துக
ஸ்ப்ரெட்ஷீட் வியூ க்கு போய் பத்திகள் ஆ மற்றும் ப் ஐ காணலாம்
முதல் கருவியில் மூன்றாம் ஆப்ஷன் ஆகிய ரெக்கார்ட் டோ ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் ஐ தேர்வோம்
புள்ளி ஆ வை தேர்க
டிராவிங் பாட் இல் அது காணவில்லையானால் அதை அல்ஜெப்ரா வியூ வில் தேர்க
பின் ஸ்லைடர் க்ஸ்வால்யூ வை குறைந்த பட்சத்தில் இருந்து அதிக பட்சத்துக்கு நகர்த்தவும்
புள்ளி ஆ இன் எக்ஸ் ஆயத்தொலைவு ஸ்ப்ரெட்ஷீட் இல் ஆ பத்தியிலும் மற்றும் ய் ஆயத்தொலைவு பத்தி ப் இலும் காட்டப்படுகிறது பாடத்தை நீங்கள் தயார் செய்ததும் ஸ்ப்ரெட்ஷீட் வியூ வில் தரவை அல்லது காட்சிக்கோட்டை பார்த்து சார்பை ஊகம் செய்யுமாறு மாணவர்களை கேட்கலாம்
ஊகித்த சார்பை இன்புட் பார் இல் ப் 3 எக்ஸ் என உள்ளிடலாம்
ஜியோஜெப்ரா வில் பெருக்கலுக்கு ஸ்பேஸ் ஐ அழுத்தி பின் enter செய்யலாம்
ஊகம் சரியாக இருந்தால் புள்ளிகள்
உள்ளிட்ட தடத்தின் மீதே அல்லது சார்பு மீதே விழும்
சுருங்கச்சொல்ல ஒரு ஸ்லைடர் க்ஸ்வால்யூ ஐ உருவாக்கினோம்
ஆ புள்ளியை ஆயத்தொலைவுகள் க்ஸ்வால்யூ 3 க்ஸ்வால்யூ உடன் குறித்தோம்
ரெக்கார்ட் டோ ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் மூலம் புள்ளி ஆ க்கு எக்ஸ் மற்றும் ய் ஆயத்தொலைவுகள் வெவ்வேறு க்ஸ்வால்யூஸ் க்கு பதிவு செய்தோம்
எண்களின் பாங்கை பார்த்து உள்ளிடும் எண் சார்பை ஊகித்தோம்
இப்போது பாடத்தின் இரண்டாம் பகுதி
முதலில் புள்ளி ஆ விலிருந்து தடத்தை நீக்கலாம்
ய் இடைமறி அளவுருவை சேர்க்கலாம்
இன்னொரு ஸ்லைடர் ஐ உருவாக்கி அதை ப் எனப்பெயரிடலாம் குறைந்த பட்சம் மற்றும் அதிக பட்ச மதிப்புகளை முன்னிருப்புக்கு விட்டுவிடுவோம்
இன்கிரிமெண்ட் ஐ 1 ஆக்கலாம்
அப்ளை செய்வோம்
ப் இன் மதிப்பை நகர்த்தலாம் மூவ் டூல் ஆல் ப் இன் மதிப்பை ஐ 2 க்கு நகர்த்தி க்ஸ்வால்யூ வை குறைந்த பட்சம் பக்கம் நகர்த்தலாம்
புள்ளி ஆ வின் மீது வலது சொடுக்கி ஆப்ஜெக்ட் புராப்பர்ட்டீஸ் இல் ய் ஆயத்தொலைவை க்ஸ்வால்யூ வின் மும்மடங்கு மதிப்பு ப் ஆக மாற்றலாம்
கீபோர்ட் இல் tab ஐ தட்டவும்
ஷோவ் ட்ரேஸ் ஒன் ஐ தேர்க
ஸ்ப்ரெட்ஷீட் வியூ க்கு மாறி பத்தி சி மற்றும் ட் ஐ காணவும்
கர்சர் ஐ செல் சி1 இல் வைத்து மீண்டும் ரெக்கார்ட் டோ ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தவும்
முதலில் புள்ளி ஆ வை தடம் காண தேர்ந்தெடுத்து பின் க்ஸ்வால்யூ வை குறைந்த பட்சத்தில் இருந்து அதிக பட்சத்துக்கு நகர்த்தவும்
புள்ளி ஆ வின் எக்ஸ் ஆயத்தொலைவு ஸ்ப்ரெட்ஷீட் இன் பத்தி சி இலும் ய் ஆயத்தொலைவு பத்தி ட் இலும் தடம் காண்கிறது
மாணவர்கள் இந்த தரவிலிருந்து பாங்கை புரிந்து கொண்டு சார்பை ஊகம் செய்யலாம்
வெவ்வேறு ப் மதிப்புகளுக்கு இதை திருப்பிச்செய்க
ஊகம் செய்த மதிப்புகளை இன்புட் பார் இல் இடலாம்
ஏற்கெனெவே ப் இருப்பதால் நான் g 3 எக்ஸ் ப் ஐ பயன்படுத்துகிறேன்
ப் இன் மதிப்பு இங்கே 2
enter செய்யலாம்
சுருங்கச்சொல்ல நாம் ப் என்னும் ஸ்லைடர் ஐ உருவாக்கினோம்
புள்ளி ஆ இன் ஆயத்தொலைவை க்ஸ்வால்யூ க்கும் மற்றும் ய் ஆயத்தொலைவுக்கு 3 க்ஸ்வால்யூ ப் உம் கொடுத்தோம்
ரெக்கார்ட் டோ ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் ஆல் புள்ளி ஆ வின் எக்ஸ் மற்றும் ய் ஆயத்தொலைவுகளை வெவ்வேறு க்ஸ்வால்யூ மற்றும் ப் வால்யூஸ் க்கு பதிவு செய்தோம்
ஒரு இன்புட் பங்ஷன் ப் 3 எக்ஸ் ப் ஐ ஊகம் செய்தோம்
இங்கே அதை பங்ஷன் ஜி என்கிறோம்
இப்போது அசைன்மென்ட்
ஒரு இருபடிச் சார்பை ஸ்லைடர்ஸ் க்ஸ்வால்யூ மற்றும் ஆ ஐ உருவாக்கி தடம் காண்க
எக்ஸ் ஆயத்தொலைவுக்கு க்ஸ்வால்யூ மற்றும் ய் ஆயத்தொலைவுக்கு xValue2 உடன் புள்ளி ஆ ஐ குறிக்கவும்
ரெக்கார்ட் டோ ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி புள்ளி ஆ வின் வெவ்வேறு எக்ஸ் மற்றும் ய் ஆயத்தொலைவுகளுக்கு க்ஸ்வால்யூ மற்றும் ஆ மதிப்புகளை பதிவு செய்யவும்
ஊகம் செய்து சார்பை உள்ளிடவும் f ஆ x2
அசைன்மென்ட் ஐ தொடர ஒரு இருபடிச் சார்பு x2 பிஎக்ஸ் 3 இன் தடத்தை காண்போம்
இன்னொரு ஸ்லைடர் ப் ஐ உருவாக்கலாம்
புள்ளி ஆ ஐ ஆயத்தொலைவுகள் க்ஸ்வால்யூ ஆ xValue2 ப் க்ஸ்வால்யூ 3 ய் ஆயத்தொலைவுக்கும் அமைப்போம்
ரெக்கார்ட் டோ ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி புள்ளி ஆ இன் எக்ஸ் மற்றும் ய் ஆயத்தொலைவுகளை வெவ்வேறு ஆ மற்றும் ப் க்கு காணவும்
ஊகம் செய்து சார்பை உள்ளிடவும்
ப் ஆ x2 ப் எக்ஸ் 3
இந்த ஜியோஜெப்ரா பைல் ஐ ஏற்கெனெவே உருவாக்கிவிட்டேன்
இங்கே ட்ரேஸ் ஒன் ஐ தேர்க அது இருக்கிறது
எக்ஸ் மதிப்பை குறைந்த பட்சம் ஆக்கலாம்
ரெக்கார்ட் டோ ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பயன்படுத்தி புள்ளி ஆ ஐ தேர்ந்து க்ஸ்வால்யூ ஸ்லைடர் ஐயும் நகர்த்தி பார்க்கலாம்

ஊகம் செய்த சார்பை உள்ளிடலாம்
ப் 2 x2 2 எக்ஸ் 3 ஐ த்தான் நான் மாறிலி மதிப்பாக வைத்திருக்கிறேன்

பர வளையத்தை ஒட்டிய தடங்களை காண்க
தொடுப்பில் உள்ள விடியோ வை காண்க
அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேற்கொண்டு விவரங்களுக்கு இந்த மின்னஞ்சலை பயன்படுத்துக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
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி